Double colour இல்ல sir, சில பேர் வந்துட்டு இன்னொரு mobile இருக்கு sir விவோலையே. Y fifty three S அப்படின்னு சொல்லி ஒரு mobile இருக்கு. இது rate வந்து கொஞ்சம் அதிகமா தான் sir இருக்கும் எல்லா mobile ல இருந்து. இது வந்து என்ன colour ன்னு பாத்தீங்கனா, Blue colour sir. Blue colour Sir நான் explain பண்ணிறேன். உங்களுக்கு என்னவோ அத பாத்துக்கோங்க. உம் ஆமா, ஆமா sir ஆமா Camera ல இருந்தே எல்லாமே நல்லா இருக்கும். Ram பாத்தீங்கனாளுமே, இது வந்து eight GB ram sir உம் அந்த size வந்துட்டு பாத்தீங்கனா, six point five inch one sir. phone ஒட size full HD sir. Display ல இருந்து எல்லாமே

அப்போ நீங்க headset ட்டு அதெல்லாம், சில பேருடைய head டு, சில பேரு mobile லாம் headset வந்துட்டு phone வந்துட்டு repair ஆயிரும்ல sir. இது அப்படி கிடையாது. உம் அதுனால இது ஒன்னும் பெரிசு இல்ல

கண்டிப்பா, கண்டிப்பா sir. வாங்கலாம், வாங்கலாம் sir உம் ஆமா sir. fifteen-thousand க்கு நீங்க ரெண்டு mobile ஆ வாங்கிட்டீங்க, thirty-thousand ஒட முடிஞ்சிரும் sir.

இந்த mobile amount வந்து, twenty two thousand nine hundred and ninety sir. ஆஹ் Okay sir. இப்ப நீங்க கேட்ட மாதிரி fifteen thousand சொன்னீங்களா sir? Ten thousand. sir, ten thousand. ஒரு நிமிஷம் sir. ten thousand five hundred க்கு ஒரு mobile இருக்கு sir. அந்த mobile பத்தி சொல்லட்டுமா sir?

ஒப்போமே நல்லா தான் இருக்கு sir. நானுமே இப்போ ஒப்போ தான் use பண்ணிட்டு இருக்கேன். உம் ஆமா sir. ஆமா. உம் ஆமா sir, yes sir. உம் நல்லா இருக்கும் sir இந்த mobile லு. விவோக்கு அப்புறம் பாத்தீங்கனா, இதான் நல்லா இருக்கும். இந்த correct ஆ நீங்க கேட்ட மாரி இந்த phone ஒட amount வந்து பாத்தீங்கனா, fourteen thousand five hundred sir. உம் ஆமா sir. இது ஆஹ் நல்லா இருக்கும் sir. இது வந்து~ உம் கண்டிப்பா sir. பண்ணலாம் sir. எதுவுமே, எந்த உங்களுக்கு video call buffer ஆகாது. நல்லாவே நீங்க attend பன்னலாம்.

இது வேற, அதே தான் sir. Battery வந்துட்டு இது வந்து ion battery sir, lithium ion battery. அத விட நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. Photoshoot அதெல்லாம் பாத்தீங்கனா, நல்லாவே இருக்கும் Clear ஆ இருக்கும். Hello sir, இருக்கீங்களா? உம் உம் இல்ல sir. இப்ப நிறைய பேர் அதான் sir விரும்பி கேப்பாங்க. Photo, photo க்காக தான் phone னே வாங்குறாங்க. இது வந்துட்டு colour Colour இதுல என்னலாம் இருக்குனா, black sir. Black கு, blue, இல்ல sir, நான் சொல்லிறேன். அப்புறம் black கு Okay sir. அதான் இந்த colour லாம் இருக்கு. உங்களுக்கு அது, எது வேணுமோ நீங்க choose பண்ணிக்கோங்க

அது உங்க வீட்ல எப்படின்றது எனக்கு தெரியாதுல sir. நீங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாரி,

செரி sir. நான் இன்னொரு mobile இருக்கு. அது வேணா சொல்றேன் sir. நீங்க எப்படின்னு பாருங்க. உம் இருக்கு. உம் Fifteen thousand ல ஒரு mobile இருக்கு. ஆனா இது பாத்தீங்கனா sir, ram வந்து four GB ram தான் ஆமா sir. ஆமா. நான் மொத, ஆமா. மொத ஆறு சொன்னேன், இப்போ வந்து நாலு. Okay, okay four GB லையேவா sir Sorry, sorry. ஆஹ் Six GB ram. Okay sir. அப்போ அதுலையே நீங்க ரெண்டு வாங்கிக்குங்க. Four thousand. Fourteen thousand five hundred, fourteen thousand five hundred. உம் சரி sir. சரி sir. சரி, அப்ப நீங்க அதையே எடுத்துக்கோங்க sir. நல்ல mobile தான்.

உம் Okay, okay sir. ஆஹ் வாங்க, வாங்க, வாங்க sir. வாங்க sir. ரெண்டு mobile தானே sir ஆஹ் Okay, Okay sir. so இங்க வந்து நீங்க வாங்கிக்கோங்க sir. வேற sir? வேற எந்த mobile உம் பாக்குறீங்களா? Okay, okay sir. உம் நான் வரும்போது~ உம் Okay sir. Okay sir. Okay sir. Thanks for calling sir. Thank you.

அப்படியா சொல்லவே இல்லை அப்பிடியா நீ கொடுக்க வேண்டியது தான டி உன்கிட்ட இருந்துது ல

நா வந்து இங்க இங்கதான் டி இருக்கேன் இல்ல இல்ல நா வீட்லதா இருக்கன் சொல்லு என்ன

ஆமா ஆமா நான் வந்து ஞாயிற்று கிழமை ஒரு எப்போ அதுகிட்ட phone பண்ணிட்டு வர சொல்லு சரியா ஒ அடுத்த மாசம் அஞ்சா தேதியா சரி சரி

gift வந்து நீயே சொல்லு என்ன வாங்கலாம் அப்பிடின்னு ஏதாச்சு decide பண்ணியா யாரெல்லாம் நம்ம join கூட பண்ணுவாங்க

அப்புறம் monisha எல்லாம் யாரும் வரமாட்டாங்களா ஓஹ் சரி ஆமா ஆமா ஹம் ஆஹ் சரி அதுக்கு என்ன சொன்னா ஓஹ் சரி சரி சரி வந்தான்னா number கொடு first அவகிட்ட number கொடுத்துட்டு எப்போ வருவா அப்பிடின்னு கேளு அப்புறமா இது பண்ணலாம் சரியா ஆஹ் சரி சரி உனக்கு தெரியுமா first அம்மா

ஆஹ் சரி வந்துரு correct வந்துரு எனக்கு call பண்ணிட்டு வா சரியா

ஆமா டி அப்போ நீ எப்பிடி போலாம்ன்னு இருக்க

ஹம் சரி அப்போ train நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து வாங்குவோமா இல்லனா பெருசா உனக்கு என்ன பண்றதுன்னு idea ஐய்யோ அப்புறம் ஹம் marriage க்கு நம்ம என்னனா அவளுக்கு pohto அந்த மாதிரி பண்ணுவோமா எப்பிடி ஹம் photo னா என்னது நம்ம photo இது பண்ண மாரி போடலாம்என்னது frame photo frame ஹம் ஹம அந்த மாரி ஏதாது பண்ணனுமா எப்புடி

அப்புறம் வந்து ஹம் சரி அப்போ ஒரு five hundred போல பாப்போமா பொன்னே எவ்ளோ போடுறதா நீ இருக்குற

ஓஹ் சரி சரி சரி அப்பறமா பாப்போம் என்ன பண்ணலாம்ன்னு

ஆஹ் சரி என்ன dress எடுக்கலாம் ன்னு நீ plan பண்ணிருக்க ஹம் சரி சரி பிறகு உன்ன அண்ணியார் ன்னு கூப்டுட்டு போயிட கூடாது உன்ன அப்பிடி இல்லடி எல்லாம் matching போட்ட அப்பிடி தான சொல்லுவாங்க ன்னு சொல்ல மாட்டாங்க ல அதான் சொன்னன்

ஓஹ் நீ என்ன dress போடலாம் அப்பிடின்னு plan ல இருக்க ஆஹ் சரி fancy போடலாம் அப்புறம் ஒரு நாள் fancy ஒரு நாள்

ஆஹ் வேற வந்து வேற ஏதாவது நீ தான் சொல்லணும் எனக்கு எப்பிடி தெரியும் வேற வந்து என்ன பண்ணனும் நம்ம வந்து எப்பவும் போகும்போது night dress அந்த மாதிரி தான போட்டுட்டு போவோம் இங்க ஆமா அதான் ஒரு night dress வாங்கணும் அப்புறம் travel அந்த மாதிரி இருக்கா எனக்கு இல்ல அப்போ நான் வாங்க தான் செய்யணும் ஹம் சரி சரி சாப்பாடு எப்பிடி வெளியில சாப்பிடுவோமா இல்லைன்னா கொண்டுட்டு போணுமா அங்க வரைக்கும் எப்பிடியும் ஒரு நாள் ஆகும் இல்லடி அப்பிடியா எந்த இடம் சொன்னீங்க மா coimbatorechennai ல போர்துக்கே ஒரு நாள் ஆகும் அதுல உனக்கு coimbatore அப்பிடியா ஹம் சரி

ஓஹ் சரி சரி சரி அப்போ போயிரலாம் எனக்கு okay தான் எனக்கு தெரியாது டி இடம் எல்லாம் நீ தான் அப்போ என்ன கூட்டிட்டு போகணும்

ஹம் சரி நான் கேக்குறன் வேற யாரு

அப்பிடியா ஆமா renisha எங்கயோ பண்ணிட்டு இருகன்னு சொன்ன நினைக்குறன் ஆனா வந்து அவளை எல்லா நம்ம கூப்பிட்டா எப்டி அதான் டி invite பண்ணாலும் group ல போட்டிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப யாரை இருந்தாலும் response ரொம்ப பண்ண மாட்டாங்க தான் தனியா வந்து அப்பிடி இல்லயாட்டும் தனியா phone பண்ணி invite பண்ண எல்லாம் கண்டிப்பா வருவாங்க

உம் சரி டி போலாம் உன்கிட்ட நிறைய budget இருக்க எப்பிடி எல்லாம் செலவும் நீ பார்த்துடுவியா

சரி ஆஹ் இந்த sivaranjini உம் சரி டி நான் அப்பறமா call பண்றேன் wait பண்ணு